இங்க ஒரு மலை பிரசேதம் இருக்குது இங்க போட்டிங் போலாம் இங்க ஸ்நேகிதிங் பணம்

இங்க பார்க்கிங் நல்ல கலர் பியூல் ஆஹ் இருக்கும் நம்பள அற்றக்ட் பண்ணும் கிரேட்டிவ் ஆஹ் பனிருக்காங்க அப்பறம் சின்ன கொழந்தையா விளையாடலாம்

பாக்கறதுக்கு ஜூ லே ந ஓகே ஆனா

இது ஒரு கோவில் பார்க்க அழகா இருக்கு லைட்டிங்ஸ் எலாம் கரெக்ட் ஆஹ் நல்ல அலங்காரம் பங்கிட்டு இருகாங்க

இங்க ஒரு மலை நாடுளே இங்க தனி போயிடு இருக்குது

இது பார்க் நம்ப ஆடலாம் நம்ப நடந்து போலாம் நம்ப வாக்கிங் போலாம் பாக்குறதுக்கு பச்சை பசுமையை இருக்கு

இது எந்த ஊர் நீ தெரில ஜனங்க போட்டிங் லாம் போட்டுக்கங்க அந்த போட் நல்ல இருக்குது கொலாபியுள்ள ஆஹ் இருக்குது

இது வயல் லே நிக்குற ஏதோ கம்பம் மட்டும் இருக்குது போயிருக்குது

இது ஜூ மாரி இருக்குது இங்க எலாம் ப்ரிரணி வச்சிருக்காங்க அதுக்கு வேண்டிய சாப்பாடு என சாப்புடுதோ அது லாம் குடுத்துட்டு இருக்குறாங்க